அப்ரோமா வந்து பாத்தம்னா ரெட் கலர் சேலி சேரி கட்டிருக்காங்க.

நல்லா வேற நல்லா புல்வெளிகள் அமச்சிருக்கு.

ஃப்ரண்ட்ல பருப்பு சைடுல உப்பு புளி எல்லா தேவையான அந்த பொருட்கள் வெச்சுருக்கறாங்க.

ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தம்னா ஒரு மிரர் வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு பொண்ணுங்களுக்கான ஒரு ஜிம் ஸ்பாட்டு .

செட்டில் காக் வெளையாடும் அந்த பொருள் வந்து நெறையா வெச்சுருக்காங்க.

இந்த பாக்கும்போது ஒரு இரும்பு பட்ற மாரி தெரியுது.

இங்க ஃப்ஸ் அதல் பார்டர்ல வந்து செவப்பு கலர்ல பார்டரு குடுத்துருக்காங்க.

தொங்கவுட்ருக்காங்க கீழ வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல ஏதோ வச்சுருக்காங்க.

ரெண்டு நபர் ரெண்டு பேர் வந்து உட்காந்து ஏதோ வேண்டிட்டுருக்குற மாரி தெரியுது.

ஃபிரண்ட் ல வந்து பாத்தம்னா அந்த டிசைனே எல்லா கருப்பா தெரியிது.

எல்லாரு வேடிக்க பாத்துட்ருக்காங்க அந்த சாமிய.

பிங்க் கலர் டிரஸ் போட்டவரு பலகைக்கு ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டிருக்காரு.

இந்த ஜுவல்லரி ஷாப்ல ஸ்ட்ரெய்ட்டா பாத்தம்னா ஒரு கண்ணாடி மிரருக்குள்ள வந்து டைமண்ட் நெக்லஸ் போல ஒன்னு வந்து வெச்சுருக்காங்க.

ட் சைடு பாத்தம்னா ஒரு பிளாக் கலர் ஒன்னு ஒயிட் கலர் ஒர் கார் நிக்கிது.